ஒரு chocolate லேஸ் packet வாங்கிட்டு வந்து அந்த லேஸ் கொடுத்து விடுறது அப்படி கொடுத்து விடுறாங்க காலையிலே எந்திரிச்சம்மா ஒரு பயிறு சுண்டல் அவிச்சோம் ஒரு மக்காச்சோளத்தை அவிச்சு கொஞ்சம் கொடுத்து விடலாம்

இல்லை அப்படியே வளர்த்து விட்டுடணும் நம்மளும் இப்ப யாராச்சும் பிறந்த நாளைக்கு கொடுக்கணும்னா dairy milk chocolate அ அப்படியே கொடுக்குறாங்க கடலை மிட்டாய் cocoa மிட்டாய் அந்த மிட்டாய்லாம் இப்ப யாருமே கொடுக்கவே மாட்டாங்க உம் அதை யாரும் இப்ப விரும்பி சாப்பிடவும் மாட்~ எனக்கெல்லாம் கடலை மிட்டாய், cocoa மிட்டாய்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால நானே என்ன பண்ணுவேன்னா கடலை மிட்டாய், cocoa மிட்டாய் company யே இருந்துச்சா நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா school லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த company க்கு போயி நம்ம கடையில வந்து குட்டியோன்னு ஒரு குட்டியோண்டுதான் இருக்கும் அது அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய்ன்னு வாங்குவோம்ல அங்க பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கே நிறைய கொடுப்பாங்க ஏன்னா அது company ல அதனால நம்ம அங்கேயே போய் நாங்க நாங்க வாங்கி சாப்பிடுவோம் அதெல்லாம் அதெல்லாம் ஒரு நல்ல memories ஆ இருந்துச்சு ஓ சரி சரி ஆனா அந்த மாதிரிதானே கொடுக்கணும் இப்பலாம் நான்லாம் என் பிறந்தநாளுக்கு cocoa மிட்டாய், கடலை மிட்டாய்தான் கொடுப்பேன் எங்க தம்பி school ல படிக்கிற எல்லா குழந்தைங்களும் அதைதான் கொடுக்குங்க அஹ் குடுப்பாங்க எல்லாருக்குமே அதை தான் கொடுப்பாங்க. ஆனா யாரும் அதை சாப்பிடாதுங்க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 கெஞ்சி உட்கார்ந்தாச்சு கொஞ்சோண்டு சாப்பிட்றா கொஞ்சோண்டு சாப்பிடறான்னு கெஞ்சுவேன் இந்தா நீ வச்சுக்கோ எனக்கு chocolate வாங்கி கொடு அப்படிம்பான் அதே மாதிரி இப்ப குழந்தைகளுக்கெல்லாம் phone அந்த காலத்துல நம்மளுக்கெல்லாம் நிலாச்சோறு நிலாவை காட்டி காட்டித்தானே சோறு ஊட்டுவாங்க

ஆஹ் phone பார்த்துட்டுதான் திங்குதுங்க அப்படிலாம் தின்னா எப்படி உடம்புல ஒட்டும் என்ன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

அதே மாதிரி முன்னாடி காலத்துலலாம் phone இந்த touch phone எதுவுமே இல்லை அவங்கவங்க வேலைக்கு போவாங்க சாப்பிடுவாங்க அப்புறம் வந்து இந்த சொந்தக்காரங்ககிட்ட பேசுவாங்க அதோட அப்படி இருந்தா அது healthy ஆ இருந்துச்சு இப்ப பாரு phone வந்ததுல இருந்து எல்லாம் phone ன பாக்க பன்னெண்டு மணி வரையும் online ல இருக்க, யூடுயூபை பாக்க, இன்ஸ்டா பாக்க கண்ணுதான் கெட்டு போகுது நம்ம உடம்பை நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி இருக்குல்ல.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

என்னடா சொல்லலையேன்னு பார்த்தேன் இல்லை இல்லை எல்லாரையும் சொல்றேன் இவளை மட்டும் deal அ விட்டுட்டோமோன்னு நான் நினைச்சேன் அஹ் உம்

இந்த மாதிரி சத்தான காய் அதாவது சாதம் சாப்பிடுறதை விட இப்ப அதிகமா காய் எடுத்துக்கிறேன் நானு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

ஏய் நீனாச்சும் பரவாயில்லைடா college படிக்கும்போது சின்னச் சின்ன குழந்தைங்க school படிக்கும் போதே போட்டுப்போகும், அஹ் பாக்கும் போது தூரப்பார்வை தெரியாது கிட்டப்பார்வை தெரியாதுன்றாங்க அதெல்லாம் சரி பண்ணிரலாமான்டா. ஆனா இந்த twenty-three twenty-four age ஆயிடுச்சுன்னு வச்சுக்கவேன் அதே power இப்ப என்ன power ல நம்ம கண் இருக்கோ அதே power லதான் life long வந்து நம்மளோட கண்பவர் இருக்குமாமா.

ஆஹ் எனக்கு அப்படித்தான் சொன்னாங்க. என்னப்பா, உனக்கு age இவ்வளவு ஆயிடுச்சு. அதுக்குள்ள கண்ணை சரி பண்ணி பார்த்திருக்கலாம்ல. நீ ஏன் இன்னும் specs போட்டுட்டே இருக்க அப்படி சொன்னாங்க. நான் college படிக்கும் போதெல்லாம் இப்பதான் recent ஆ தான் கண்ணாடி regular ஆ wear பண்ணிட்டிருக்கேன். college படிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன்? ஏதாவது எழுதி போட்டா அப்புறம் தலை வலிச்சா அப்புறம் எதாவது books படிக்கணும் அப்படின்ற ஒரு இதுல மட்டும்தான் specs போட்டுட்டிருப்பேன்.

உம் hello hello கேக்குதா?

நமக்கு வீட்ல சொல்லுவாங்க. பாப்பா, அரிசி காய்கறி எல்லாம் நல்லா சாப்பிடு. தினமும் ஒரு பழம் சாப்பிடுன்னு சொன்னா கேட்கமாட்டேன். நமக்கு உடம்புக்குன்னு எதாச்சும் இருந்துச்சுன்னா நமக்கு இப்ப தானே புரியுது. எனக்கும் first எல்லாம் நான் வயிறு ரொம்ப வலிக்கும். ஆனா எதுவுமே சாப்பிடவே மாட்டேன். காய் சுத்தமா சாப்பிடமாட்டேன். அப்புறம், நமக்கு மாச மாசம் வலிக்கும் போது, ரொம்ப எனக்கு வலிக்க ஆரம்பிச்சுரும். அதுல இருந்து தான், இப்ப காய் நல்லா சாப்பிடுவேன். இல்லைன்னா, இது இருக்கு பார்த்தியா, வெந்தயம்

ஆஹ் வெந்தயத்தை வெறுமனே வாயில போட்டு வெந்தயம், வெந்தயம்,

அஹ் அஹ் போட்டு தண்ணி குடிச்சிருவேன். நம்ம தாம்பா நம்ம உடம்பை பார்த்துக்கணும் taste ன்னு தேடிப் பார்க்க, தேடிப் போகவே கூடாது. taste க்கு கொஞ்சம் சாப்பிடலாம். ஆனால் பத்து உணவை ஆரோக்கியமா சாப்பிட்டுட்டு ஒரு உணவுதான் taste க்குன்னு சாப்பிடுறோம். நம்ம என்ன பண்றோம் பத்து உணவு taste காண்டி சாப்பிட்டு ஆரோக்கியமா இருக்கிற ஒரு உணவு சாப்பிட்டுட்டு இருந்தா நமக்கு எப்படி உடம்பு நல்லா இருக்கும் சொல்லு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 உம் ஆனா, இப்ப இருக்கற பிள்ளைங்களையே, என்ன சொன்னாலும் புரியாது. உம் ஆஹ்

இப்ப நமக்கும் இந்த சின்ன வயசுல, நிறைய சொன்னாங்க. பாப்பா தினமும் நாட்டுக்கோழி முட்டை குடிக்கணும். அம்மா எல்லாம் first பக்கத்துல ஒருத்தவங்க கோழி பண்ணை எல்லாம் வச்சிருக்காங்களா அதனால கம்மிகாசுக்கு நாட்டுக்கோழி முட்டை குடிப்பாங்க. தினமும் ஒண்ணு குடிக்க சொல்லுவாங்க.

ஆஹ் இப்ப நமக்கு அறிவு ஆமாம் காசு கூட இல்லை உம் இப்பெல்லாம் வாங்கி குடிக்கணும்னு நினைச்சா எல்லாம், நம்மளால குடிக்க முடியாது. ஏன்னா ஒரு முட்டையே அவ்வளவு இருந்தா நம்ம என்ன பண்றது? அப்ப எல்லாம் ஓசியிலேயே கிடைக்கும், நாட்டுக்கோழி முட்டை.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

ஆனா, இந்த காலத்துல நம்ம எவ்வளவு தான் decent ஆ இருந்தாலும் எவ்வளவு தான் வந்து நல்ல தூய்மையா நம்மள வச்சுக்கிட்டாலுமே எல்லா நோயும் நம்மள தான் வந்து attack பண்ணுதுன்னு என்ன ஆமாடா, அவங்க என்ன சொல்றது அவங்க கைலியே கட்டிருந்தாலும் மேல் சட்டை அணியிலை, துண்டு மட்டும் ஓடி ஆடி வேலை செய்யறாங்க, விவசாயம் பண்றாங்க, நாத்து நடுறாங்க, களை பாய்ச்சறாங்க. எல்லாம் பாய்ச்சிட்டு உடல்ல வந்து வேர்வை சுரக்கும். வேலை செய்ய, செய்ய. நம்ம என்ன பண்றோம்? company க்கு போறோம் fan ஓட chair அ போட்டு உட்கார்ந்திருவேன். காலையில இருந்து சாயந்திரம் வரை ஒரு சொட்டு வேர்வை கூட நம்ம மேல வராது உட்கார்ந்து fan க்கு அடியில உட்கார்ந்துட்டு நல்லா மூணு நேரம் மூக்கு முட்ட தின்னுட்டு அப்படியே மல்லாந்திருவேன்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 உடம்பு நல்லாருக்கும் சொல்லு ஏன்னா, அந்தளவுக்கு நம்ம வேலை செய்றதே கிடையாது.

ஆனா, கேட்டா வீட்டுல சண்டை அஹ் பாத்திரம் விளக்கறேன் இல்லை, வீடு கூட்டறேன் இல்லை போக~ போதாதா உம் உம் ஆமா, ஆனா முன்னாடி எல்லாம் நல்லா எல்லாருமே இந்த கிராமத்துல இருக்கறவங்கெல்லாம் எப்பயுமே நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து வேலை பண்ணுவாங்க. நம்மளை பாக்க சொல்லு நம்மளை எல்லாம் நல்லா எனக்கு ரொம்ப சோம்பேறியா இருக்கும் இங்கிட்டு உம் இங்க இருக்க தட்டை எடுத்துட்டு sink ல போய் போடுன்னு சொன்னாக்கூட நீ போய் போடும்மா எனக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு tired ஆ இருக்கு அப்படி சொல்லிடுவேன் ஆனா, அவங்க அப்படி பண்ண மாட்டாங்க. காலையில ஆறு மணிக்கெல்லாம் இல்லை. ஆறு அஞ்சரைக்கு எந்திரிச்சு முத்தத்தை தெளிச்சு sink நம்ம ஊர்ல மாதிரி எல்லாம் இருக்காது, வெளியே பாத்திரத்தை போட்டுட்டு எல்லா பாத்திரத்தையும் விளக்கிட்டு, சோறாக்கி வச்சுட்டு காட்டுக்கு எடுத்துட்டு போயிடுவாங்க.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 அதுவும், கஞ்சி கம்மங்கூழ் உம் அது போலவே எடுத்துட்டு போவாங்க. கருவாட்டு குழம்பு, அப்பா எங்க ஊர்ல எல்லாம் சாப்பிடுற மாதிரி வரவே வராது, எந்த ஊர்லயும் சாப்பிடுற மாதிரி அஹ் நம்ம ஊர்ல பாரு நம்ம என்ன எடுத்துட்டு போறோம் maggi, macaroni, noodles உ chicken rice உ ஆஹ் chapatti இப்படி தின்னா உடம்பு என்னத்துக்கு ஆறது? இந்த மாதிரி நிறைய பேத்துக்கும் சீக்கிரமே, இந்த எனக்கெல்லாம் தொப்பை போடுது, தொப்பை போடுது அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஏன் தொப்பை போடாது தின்னுட்டு தின்னுட்டு ஒரே இடத்துல உட்கார காலையில ஒரு பஜ்ஜி சாப்பிடறது, evening ஒரு பஜ்ஜி சாப்பிடறது, மதியமும் hotel ல சாப்பிடறது full ஆ என்ன item தான் இந்தவாட்டி சேர்க்கிறாங்கப்பா. எதுக்குதான் போய் சேர்க்கறாங்க. ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட வயிறு தொப்பை அப்படியே போட்டிருக்கோம் சின்ன வயசில நிறைய தலைவலி, எண்ணெய் item லாம் அவ்வளவா சேர்க்கவே கூடாது, நம்ம. அதுவும், பொம்பளை பிள்ளைங்க கேட்கவே கூடாது உம் எண்ணெய் இல்லாம, அப்புறம் எப்படி குழம்புலாம் வைக்கிறதாம்?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 ஆமா, நான் எல்லாம் light ஆ தாம்ப்பா எண்ணெய் சேர்ப்பேன். இப்போ நான் எந்த குழம்பு செஞ்சாலும் அதுல என்ன போட்டிருக்கோமோ அதே doubt ஆ இருக்கும். அந்த அளவுக்கு, கம்மியா சேர்ப்பேன் உம் உம் உம்

நான் normal ஆ, gold winner உ இந்த எண்ணெய் நல்லெண்ணெய். உம் நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. அதே போல, சூரியகாந்தி எண்ணெய் நல்லெண்ணெய் வந்து எல்லாத்துக்குமே சேர்க்க முடியாது. ஒரு சிலருக்கு வந்து சிலருக்கு வந்து நல்லெண்ணெய் சேராது. உம் ஆஹ் தெரியாது. எனக்கு தெரியாது, இந்த விஷயம் நல்லெண்ணெய் வந்து புட்டுக்கு நாங்க வந்து புட்டு செய்யும் போது நல்லெண்ணெய் use பண்ணிக்கிருவோம் அப்புறம் இந்த பொடி வீட்டுல அம்மாவா ஏதாச்சும் பொடி செஞ்சா நல்லெண்ணெய் use பண்ணிக்கிருவோம் அஹ் திணை லட்டு இல்லேன்னா எதாச்சும் பூந்தி அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் use பண்ணிப்போம். சாப்பாடு நல்லெண்ணெய் use பண்ணமாட்டோம், ஏன்னா ஒரு மாதிரி பிடிக்காது எங்களுக்கு. உம் lemon சாதத்திலேதான் நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும் எனக்கு.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

ஆமா, ஆமா, செக்குல போய் வாங்கிட்டு வராங்களோ?

உம் அதுதான் நல்லது நம்ம கடையில வாங்கின செக்குலேயே போய் வாங்கிட்டு வர்றது தான் நமக்கு நல்லது என்ன.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

தோசை, தோசை சுட

ஆமா use பண்ணி பார்த்தா நல்லாருக்கு குழம்பு வைக்க இந்த எண்ணெய் use பண்ணியிருக்கோம் எண்ணெயை light ஆ மாத்தி பார்த்தாலே அதே எண்ணெய் எந்த எண்ணெய் வாங்கினாலும் செக்குல போய் வாங்கு உம் நீங்க எந்த செக்குலடா வாங்குவீங்க நாங்க இங்கதான் பக்கத்துல இருக்குது செக்கு பேர் தெரியலயே பக்கத்துல இருக்கு என்னமோ நான் இங்க புது bus stand கிட்ட வாங்கிப்பேன்டா உம் எங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு செக்கு இருக்கு முன்னாடி. ஒரு வீட்டு உள்ள போனோம். முஸ்லிம் தெரு இருக்கு இல்லை அதுக்குள்ள போனோம் அங்கனக்குள்ள ஒண்ணு இருக்கு ஓ, சரி, சரி. எல்லா எண்ணெயுமே கிடைக்குதா அங்க ஆஹ் எல்லா எண்ணெ~ எண்ணெயுமே கிடைக்கும் உனக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். சரி, madam அப்படி இன்னைக்கு healthy ஆ என்ன சமைச்சீங்க? healthy ஆ அம்மா வந்து கேப்பை புட்டு செஞ்சாங்க

அமைதியா உட்கார்ந்து இருக்கேன். மதியம்னா, சாப்பாடுதான் வடிக்கணும். சாப்பாடு, சாம்பார் சாதம், அப்பளம் அவ்வளவுதான். ஒரு variety ஆன சாப்பாடுதான் போல அதான் சொன்னேன்ல, இன்னைக்கு புளிக்குழம்பு வச்சுட்டாங்க. சரி, சரி, நீ அந்த புளி குழம்பையே சாப்பிடு.

அப்ப வீட்டுக்கு வராதேன்றியா? இல்ல, இல்ல வா வா எல்லார் வீட்டுலயும் சாம்பார் உங்க வீட்டுல அம்மா புளிக்குழம்பு different ஆ வச்சிருக்காங்களே, எங்க வீட்டுல சாம்பார்தான் சரி, சரிடா. உம்

bye டா இப்போ வந்து இந்த வாட்டர் pollution சொல்லறது வந்து எல்லா level ளையும் லெவலையும் வந்து மாசு அடைஞ்சு இருக்குன்னு சொல்லிட்டுஇருக்கலாம் இப்போ உள்ள situation படி ஏன்சொல்ல போன முன்னா ல இப்போ வந்து பாட்டிதாத்தா காலத்துல என்ன பண்ணுவாங்கன ஆஹ் நீர் ஊற்று அத அவங்க தோண்டி வச்சிருபாங்க அதே மாறி கிணறுகள்வந்து அந்த மாதிரி தண்ணிலவந்து ஊத்து தண்ணி சொலுவாங்க அது வந்து அஹ் அது தண்ணி எடுக்க எடுக்க ஊரிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி தண்ணிகள் ரொம்ப வந்து pureify ஆகியே வரும் ஆஹ் natural ஆவே அப்புடியே வாரனாலே அது வந்து எடுத்துக்கும் போது குடிக்கவும் நல்லாஇருக்கும் mostly வந்து வீட்டுதேவைக்களுக்கும்பயன் படுத்திபாங்க வீட்டுல குடிக்கவும் பயன்படுத்திபாங்க எந்த பிரச்சனைஇருக்காது ஆஹ் நல்ல ஒரு அஹ் இதான்இருக்கும் ஆனா இப்போ வந்து தண்ணின்னு சொல்ல போன்னாஎல்லா எடமும் தண்ணிக்கு தட்டுப்பாடு வந்து ரொம்ப அதிகரிச்சு போயிட்டே இருக்குது நாள் அடைவ அஹ் அதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய ஆஹ் ஹான் நிலங்கள் எல்லாம் வந்து ஒரு வறண்ட நிலங்களாமாரிற்றுக்க காரணம் சொல்லலாம் ஏனா முன்னாடி உள்ளவங்க வந்து எல்லாமே வந்து அவங்கசொந்த நிலங்கள் வந்து விவசாயம் பண்ணுவாங்க அதுல வந்து நீர் பாசனம் வந்து இருக்கும் கிணறு இருக்கும் அதுல வந்து நீர் பாசனம் பன்னிபாங்க அதனால இயற்கையாவே எல்லாமே கெடைச்சு பெரிய செலவு பெரிய level ல செலவு பண்ணவேண்டிய இது வந்து அவசியம் அவங்களுக்கு இருக்காது ஆனா இப்போ உள்ள காலங்கள சொள்ளபோன்ன என்னனா அஹ் எல்லாமே வந்து காசு குடுத்து வாங்குற நெலமைக்கு நம்ம வந்துட்டோம் ஏன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து காசு கொடுத்து வாங்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனா ஹம் இப்போ தண்ணி கூட காசு குடுத்து தான் கெடைக்கும் உள்ள நெலமைக்கு நம்ம வந்து தள்ளபட்டுருக்க்கலாம்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நம்முடைய எல்லாமே மாறிபோச்சு ஏனா இப்போ வந்து நம்ம குடிக்குற தண்ணி கூட இப்போ எல்லாம் காசு குடுத்து வாங்குற நெலம அதுமாதிரி வீட்டுக்கு பாத்திரம் கழுவ குளிக்குரதுக்கு துணி துவைக்க தண்ணி கூட ஹான் நம்ம வந்து வாங்க காசு குடுத்து தான் வாங்குரோம் ஏனாமுன்னல்லெலாம் அஹ் கிராமங்கல்லாம் போண்ணினா குளங்கள் இருக்கும் ஏறி இருக்கும் ஆறு இருக்கும் அவங்க வந்து அதுலே துணி தொவைச்சு குளிச்சு கெல கெலம்புவாங்க அதே நேரத்துல அவங்களுக்கு தேவையான குடிக்க தண்ணியும் அதுல இறுந்தே கெடைக்கும் அவங்க அதையே பண்யன்படுத்திக்கிட்டாங்க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 full ஆ வந்து ஆறு குளங்கள் எல்லாம் மூடி வந்து அவங்க வந்து வீடுகலா நிரப்புரங்கா வீடுகளாகட்டுறாங்க கட்டிடங்களா கட்றாங்க அப்டி கட்டுரதனால அவங்களுக்கு தண்ணி பிரச்சினைபெரிய problem ஆ இருக்குது அதுனால

தண்ணி வந்து ஒரு சுத்தமான இல்லானே சொள்ளபோலம் ஏன்னாஇப்போ வந்து நெறைய ரூபா செலவு பண்ணி அவங்க bore போடுறாங்க bore போட்டு கொஞ்ச நால வந்து தண்ணி காலியாபோய்டுது அவங்களுக்கு போதுமான வீட்டுக்கு தேவையான அளவு கூட கெடைக்க மாட்டிக்குது ஒரு வீட்டுக்கு தேவையான அளவு அந்த அளவுக்கு வந்து நம்மளோட நிலங்கள் ரொம்ப வறண்டு போனதால தண்ணி பிரச்சினைதட்டுப்பாடு ஆய்டு இப்போ நெறைய இடங்கள் நா கூட recent ஆ இராமேஸ்வரம் போயிருந்தேன் வழிஇல்ல சாயல்க்குடி வழியாவந்துட்டு இருக்கும் போது எல்லாமே வந்து அஹ் மக்கள் வந்து மூணு கொடம் நாலு கொடம் pipe ல wait பண்ணி தண்ணி புடிச்சிட்டு போறாங்க அது வந்து அவங்க வந்து அதுக்குனே ஒரு track வாங்கி மூணு கொடமும் யாராலையுமே ஒரே அடிய தூக்க முடியாது ஒரு வண்டி ஒரு தள்ளு வண்டி மாதிரி வச்சு அதுல தள்ளி வச்சு கொண்டுபோரங்க அந்த அளவுக்கு மக்கள் கூட்டகூட்டமா வந்து தண்ணி வந்து line இருந்து புடிச்சிட்டு போறாங்க அந்த மாதிரி நிலைமை வந்து இப்போ உள்ள காலத்துல வந்து மாறலையேனு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு தட்டுப்பாடுனா பிரச்சினைனுசொல்லலாம் அதே மாதிரியும் எல்லாருமே வந்து முன்னாடி குடிக்குற தண்ணி வச்சிருப்பாங்க pipe ல இருந்து எடுப்பாங்க இப்போ நாகரிகம் மாற மாற வீட்டுல bore போடுறாங்க சில பேர் bore தண்ணி நல்லாஇருக்கும் சில பேர் bore தண்ணி நல்லா இல்லட்ட ஒடனே வந்து ஆஹ் purify வீட்டுல மாட்டுறாங்க purify மாட்டுரதனால உம் தண்ணி வந்து அதுலே இருந்து எடுத்துக்குறாங்க அது வந்து உப்பு தண்ணி நல்ல தண்ணிய மாற்ற உள்ள scheme னுசொல்லுவாங்க ஆனாவந்து தண்ணி வந்து scheme பண்ணி நம்ம அஹ் puprify பண்ணி குடிக்குறாங்க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 means அதுக்குள்ள இத வச்சிதான் purify பண்ணுவாங்க அப்டி பண்றனால அந்த மெட்டல் எல்லாமே நம்ம water ல content ஆகி நம்ம அத எடுக்கும் போதுகண்டிப்பா நம்மளுக்கும் நெறைய பிரச்சினைகள்வந்து கண்டிப்பா தூண்டிவிடும் அது நம்மக்கு இப்போ தெரியாது இன்னும் கொஞ்சம் வயசு போகும் பொது கண்டிப்பா தெரியும் ஆனா எல்லாரும் விரும்புறது அத்தான் விரும்புறாங்க அதே மாதிரி cane தண்ணி எல்லாருமே cane தண்ணி எடுக்குறோம் cane தண்ணி வந்து எவ்ளோ சுத்தமா பண்றாங்கனுகூட தெரியல ஆணா நமக்கு வந்து வேற தண்ணி குடிச்ச முடியாத காரணத்துனால அந்த தண்ணி எடுத்து குடிக்கிறோம் அதனாலயும் நெறையபிரச்சனைக்கள் வந்து face பண்ணவேண்டி இருக்கும் ஆஹ் உம் சில பேருக்கு வந்து ஒடனே symptoms காமிக்காது சில பேருக்கு காமிக்கும் போது அது வந்து skinproblem அந்த மாதிரி விஷயங்கள் கொண்டு வரனால அது வந்து நம்மக்கு பெரிய அஹ் உடம்புல வந்து பல உபாதைகள் நமக்கு ஏற்படுத்துதல் அதே மாதிரி அஹ் தண்ணினுசொல்லும் போது இப்போ நெறைய corporatecompany லாம் என்ன பண்றாங்கன இரசாயனகழிவு சேரி அவங்க எதுனல்லும் எது தயாரிக்குற கழிவு நாளும் சேரி அவங்க pipe குடுத்து வெளிய வந்து connection உட்டுருவாங்கவெளிய அது direct ஆ எங்க போகுதுன பக்கத்துலதண்ணி நீர் நிலைகள் எங்கேயாதுஇருந்த connection அங்க குடுத்துருவாங்க ஏனாஆறு அபுடினா ஏனா இவங்க குடுக்குற சாயம் எல்லாமே வந்து தனியா ஒதுங்குச்சுனா கண்டிப்பா வந்து ஒரு எடத்துல ஒதுங்கி ஒதுங்கி problem த்த face பண்ணனும்னு அவங்க direct ஆ pipeconnection வந்து ககுளம்கழிலோ சாக்கடையிலையோ ஏறி கலிலையோ connecion குடுத்துருவாங்கஅப்டி குடுக்கும்போது அது நேரதண்ணி சாயங்கள் எல்லாமே தண்ணில போய்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 அந்த தண்ணிய வந்து குடிக்க அதுல போவாங்க அந்த தண்ணிய குடிக்கும் பொது நெறைய பிரச்ச்னைகள தூண்டிவிடும்னே சொல்லலாம் அதுனால வந்து நம்ம வந்து water pollution மாற மாற

ஆஹ் நம்ம அத எடுக்குற நால சுற்றியுள்ள உயிரினங்கள் மீன்கள் அந்த பறவைகள் தண்ணிய குடிகிரனால எல்லாத்துக்குமே வந்து அஹ் problems வந்து உருவகிட்டே இருக்குனு சொல்லலாம் அதனால இப்போ வந்து ஆஹ் தண்ணிய பொருத்தவரைக்கும் சுத்தமான தண்ணின்னு சொள்ளலவே ஒரு இது இல்ல நெறைய கிராமங்கள் போன கிணறுகள் இருக்கும் இன்னும் கிணத்துல தண்ணி குடிக்குற பழக்கம் நெறைய வச்சிருக்காங்க அப்டி குடிகிரனால அவங்களுக்கு எந்தவித பிரச்சினை இருக்காது ஏனா இயற்கையாவே கிடைக்குறது இயற்கை கண்டிப்பா வந்து ஒரு பிரச்சனையைதூண்டிவிடாது இதே வந்து செயற்க்கைகாக நம்ம வந்து தண்ணிய சுத்தபடுதுறதும் ஹான் தண்ணிய cane ல அடைக்கிறதுக்கும் நம்ம நெறைய நம்ம வந்து chemicals பயன்படுத்துரனா கண்டிப்பா வந்து நெறைய பிரச்ச்னைகள நம்மக்கு உருவாக்கிவிடுதுனுதான் சொல்லலாம ஆஹ் நம்மக்கு வந்து வாந்தி வரும் சில பேருக்கு

நம்ம வந்து நம்மல ஒடம்புல நெறைய தண்ணி குடிக்கணும் நம்மளோட basic ஆவே எல்லாருக்கும் நம்ம ஒடம்புல ஆஹ் ஒடம்பு வறண்டு போய்ரகூடாதுனு சொல்லி ஒரு நாளைக்கு மூணு இல்ல அஞ்சு liter தண்ணி நம்ம கண்டிப்பா எடுக்கணும் எவ்ளோ தண்ணி எடுக்குரோமோ அந்த அளவுக்க healthy ஆ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 ஆனா நம்ம எடுக்க கூடிய தண்ணி வந்து எவ்ளோ சுத்தமா இருக்குது தான் விசயம் நம்ம வந்து இபோ யாருமே இப்போ உள்ளவங்க lifestyle ஓடிகிட்டு இறுகுற காலத்துல யாருக்குமே நேரம் இல்ல ஏனாநம்ம வந்து அத cane தண்ணியோ filterwater உம் அப்புறம cane அஹ் bottle அடக்கிய தண்ணி வாங்கி வாங்கி குடிச்சிட்டு இருகனால நம்மக்குஅந்த நேரம் தாகம் அடையும் அதுக்கு எடுத்து பயன்படுத்திக்கிறோம் அதுக்கு அப்புறம் உள்ள விஷயம் யாருமே யோசிக்க மாட்டோம் அதுனால வந்து அஹ் தண்ணி வந்து இப்போவும் வந்து நெறைய இடங்கள water pollution ஆகிகிட்டேஇருக்கு சொல்லலாம் சுத்தமா யாருமே பயன்படுத்துறது எல்லாமே கொறஞ்சு போச்சு நாகரிகம் வளர வளர அவங்களோட தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க நம்மள பயன்படுத்துற ஒவ்வொரு விசயங்கள் மாறிகிட்டே இருக்கு சொல்லலாம உம் இப்போ pipe தண்ணி எல்லாமே வந்து connection குடுக்குறாங்க அவங்களோட தண்ணி இல்லாம நம்ம அஹ் corporationwater கூட என்ன குடுக்குராங்கன குளத்து தண்ணிய தான் அடைச்சு ஏத்திஅவங்க வீட்டுக்கு அனுப்புறாங்க சில நேரங்கள மஞ்சளாகலங்கிவரும் அவ்ளோ கலங்கள்தண்ணியா இருக்கும் அத கூட நம்ம வந்து துணி தொவைக்க குளிக்க பயன்படுத்துறோம் அதுவே எவ்ளோ மாசு அடைஞ்சு வரும்போது அதுவே ரொம்ப பிரச்சினை அது மாரி குளங்கள் பாத்திங்கன மழைத்தண்ணி வந்து மழை பெஞ்சுச்சுனா நெறைய இந்த அஹ் ஓடப்போட்டுருபாங்க அவ்ளோ ஓட அதுலதான் connection குடுத்துருப்பாங்க அஹ் அந்த coonneciton கொடுக்கும்போத அஹ் எல்லாமே வந்து தண்ணி வந்து கலங்கிரும் அதுனாலே வந்து அஹ் அந்த தண்ணில வந்து மக்கள் குளிகுரது இருக்கும்போது அவங்களுக்கும் நெறைய பிரச்சனைகள் தூண்டிதான் விடும் அத நம்ம வந்து care பண்ணி சுத்தமான தண்ணி பண்யன்படுத்தனும் கண்டிப்பா அபோதான் ஒடம்பு ஆரோக்கியமா இருக்கம் ஆஹ் இன்னொன்னு என்னனா அதுல வாழ்ற அஹ் சின்ன சின்ன செடிகலும் சரியாவளராமுடியாது அதேமாதிரி மீன்களும் செத்து போகும் அஹ் அதே போல நம்ம அதுல வந்து நெறைய பேரு சமையலுக்கு பண்யன்படுத்துவாங்க அப்டிலாம் பயன்படுத்த கூடாது நம்ம வந்து சுத்ததண்ணி வந்து எவ்ளோ மாசு அடைஞ்சுகிட்டுஇருக்கு அதுனாலநம்ம வந்து ஒவ்ஒவ்னும் care பண்ணி பண்றதுனால நம்ம health அ நம்ம பாத்துக்கலாம் water pollution ங்குறது இன்னும் வர மாறாத ஒரு சூழ்நிலைத்தான் அஹ் எல்லா இடங்களிலும் இருக்கு தண்ணி எல்லா இடங்களிலும் சுத்தமான தண்ணி இருக்காது அதே வழி நெறைய வந்து

hello வணக்கம் sir. அ, ஆமா sir. Health care patient centre தான். உங்களுக்கு என்ன மாதிரி தகவல் வேணும் sir.

இல்ல, sir. நீங்க சென்னையில பார்த்த, doctor ஏ வந்துட்டு, ஏன் போய், contact பண்ண முடியலயா? எதனால contact பண்ண முடியல?

அந்த advice அ தாண்டி, ரொம்ப நீங்க serious ஆன சூழ்நிலையில இருந்தா மட்டும்தான், ஏதாவது ஒரு doctor வந்து refer பண்ணுவாங்க. இப்ப எல்லாமே வந்து, quarantine ல இருக்கறதுனால, யாரையுமே நம்ம வந்து, டக்குன்னு வந்து, போய் பார்க்க முடியலை. எந்த டாக்டரையுமே, நம்ம வந்து, contact பண்ண முடியலை. அதுவும் இல்லாம, எல்லா page எல்லா doctors மே வந்து, அவங்களை அவங்களே, தனிமைப்படுத்திட்டு, quarantine ல இருக்காங்க. எல்லாமேதான் இருக்காங்க. நீங்க வந்து, உங்களுக்கு, நான், என்னால முடிஞ்ச வரைக்கும் வந்து, personal advice குடுக்கலாம். Okay ங்களா? அது available ஆ இருக்கிற doctors கூட வந்து, எல்லாமே வந்து, quarantine, அந்த கொரோனா issue தான் வந்து, பார்த்துட்டு இருக்காங்க. So, வந்து நீங்க வந்து, சொல்லுங்க. ஆ, உங்களுக்கு, என்ன பிரச்சனைங்கிறதை வந்து, தெளிவா சொல்லுங்க. நீங்க சொல்றதை பொறுத்து, எங்களால, நீங்க, இப்ப வந்து, அந்த quarantine period ல, வீட்டுல இருந்த மாரியே, என்ன பண்ணலாம்? அப்படிங்கறதை வந்து, நாங்க வந்து சொல்லலாம். உங்களுக்கான, advice வந்து குடுக்கலாம். வீட்டுல இருக்கற things அ வெச்சு, எந்த மாதிரி, உங்களோட health அ, நீங்க வந்து, பாத்துக்கலாம், அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்ல அப்படின்னா வந்து, உங்களால வந்து, அதையுமே தாண்டி, pain அ ரொம்ப இது பண்ண முடியலை, அப்படின்னா, உங்களுக்கு வந்து, முன்னாடியே doctor வந்து, ஏதாவது pain க்காக, மாத்திரை வந்து, prepare பண்ணி இருப்பாங்க. அந்த மாத்திரை அ, அதுக்கு வந்து, med plus ன்னு ஒரு option இருக்கு sir. Med plus ன்னு சொல்லிட்டு, அது வந்து, இந்த health care patients, என் கூட வந்து, connect பண்ணியிருக்கிற, ஒரு விஷயம்தான். நீங்க, வந்து அ குடுத்தீங்க, அப்படின்னாக்கா வந்து, உங்களுக்கு வந்து வேணுங்கற அந்த மா~ மாத்திரைய வந்து நாங்க metplus ல order போட்டு உங்களுக்கு வந்து குடுப்போம்.

புரியல sir என்~ புரியல என்னாச்சு? Cavity problem இருக்கா? ஆ, நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாமா? நீங்க என்ன purpose க்காக வந்துட்டு, நீங்க வந்து clip போட்டடிங்கன்னு சொல்லிட்டு.